உம் அம்மாக்கு phone பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போதைக்கு phone பேசுற அளவுக்காவது கொடுப்போம் இன்னொரு இருவது நாள் தானே பொறு, இதோ சித்தி அதை அதை எடுத்து தான் வச்சுருக்கேன் அதை நானே போய் கடையில கொடுத்து கேட்டு சரி பண்ணிட்டு சரி பண்ண முடியும்னுட்டாங்கன்னா நான் சரி பண்ணிட்டு sim அ அங்க வந்து வாங்கி அம்மாக்கு போட்டு கொடுத்துடலாம்

அதுல அதுவும் இதே மாதிரி தான் சித்திட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த phone உம்

college ல தான் உ உயிரை வாங்குறாங்க phone ஏ allowed கிடையாது எங்க college ல phone எடுத்துட்டு வந்தோம்னு தெரிஞ்சுதுன்னா அவ்ளோ தான் parents வந்தா தான் phone அ திருப்பி கொடுப்பாங்க கையில. அந்த மாதிரி strict ஆ இருந்த college உ, இப்போ phone அ எடுத்துட்டு வாங்க ஒரு hour ஒதுக்கி அந்த hour ல வந்து எல்லாருமே phone அ உக்கார வச்சு அந்த videos உம் ஆகதீஷும் கொண்டு போவான்

கொண்டு போய்ட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு வருவான் phone லாம் கொண்டு போலாம், ஆனா என்ன பேச எல்லாம் மாட்டான் phone அடிச்சுல்லாம் அவனுக்கு எதாவது ஒண்ணு அங்கருந்து வேணும்னா மட்டும் தான் கேப்பான் அப்பறம் என்ன தெரியுமா போய் சேந்துட்டேன்மான்னு ஒரு message போடுவான் எனக்கு whatsapp ல, நான் சரி தான் இது தான் அவன் எனக்கு போடுற message உ

புடிச்சுட்டு வீட்டுல இருந்து parents வந்து letter எழுதி sign பண்ணி கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாங்க அப்படி இருந்த college உ இந்த தமிழ்நாடு ஒரு scheme open பண்ணதுக்காக daily phone அ regular ஆ எடுத்துட்டு வர சொல்லி ஒரு hour தனியா separate separate ஆ உக்கார வச்சு பாக்க வச்சு தான் அனுப்புறாங்க

இப்போ எல்லாம் college ல phone உம் கைய்யுமா தான் திரிஞ்சுட்டு கிடக்குறேன், அந்த மாதிரி ஆக்கி விட்டுருச்சு நானும் அம்மாட்ட நினைச்சுட்டு தான் இருக்கேன் அம்மாக்கு அந்த phone அ சரி பண்ணி அதை கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன் அதை இன்னும் சரி பண்ணல சித்தப்பாட்டையும் கேட்டு சரி கொண்டுபோன்னு சொல்லிட்டாருன்னா ஏன்னா அது அவரோட phone தானே அதை சரி பண்ணி கொடுத்துடட்டான்னு கேப்பேன் சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாருன்னா நான் சரி பண்ணி கொண்டு வருவேன். இல்ல வேண்டான்னுட்டாருன்னா அம்மாக்கு அப்பறம் நம்ம சின்னதா பேசுற மாதிரி அளவுக்கு ஒரு phone வாங்கி கொடுத்துக்கலாம் அதை அங்கேயே கூட வாங்கிக்கலாம் அதான் பேசுற மாதிரியாவது ready பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நானு ஏன் அம்மா mostly யூ டியூப் அதெல்லாம் எப்பையாவது தான் open பண்ணி பாப்பாங்க

உங்ககிட்ட பேசுவாங்க, ஆயாகிட்ட பேசுவாங்க பேசிட்டு தான் இருப்பாங்க bore அடிச்சுதுன்னா அதுனால பேசுற அளவுக்காவது ready பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி என என்னோடதுல வந்து இப்போ scheme amount ஏறுதுல்ல அதுல ஒரு மாச amount இருக்கு அடுத்த மாசம் ஏறுன உடனே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இரு இரு பாக்கலாம் அம்மாக்கு சின்னதா கூட பாத்து வாங்கி தரலாம் நம்ம ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம பாத்து வாங்கி கொடுத்து இது பண்ணிக்கலாம்

நீ எதுக்கும் அந்த நான் யூ டியூப்ல போட்ட அந்த link அ இது பண்ணி விடு நீ பாத்து போட்டு விடு என்னா, போட்டு விட்டுன்னுவை easy ஆகும் அது மாதிரி கிட்டயும் கேளு உனக்கு என்ன படிக்கலாம் அவனுக்கா அவன் நிறைய யோசிச்சுட்டு தான் இருப்பான் mark வரட்டும் அப்படின்னு தான் wait பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ யோசிச்சு அவனும் அதுல ஆசை வளத்துட கூடாதுல்ல என்னை மாதிரி அதனால mark வந்தோன்னையும் உனக்கு இது தான் கௌஷிக் இந்த mark க்கு பண்ண முடியும். இதுல உனக்கு எது புடிக்குது அப்படின்னு யோசிச்சு நீ select பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்கணும்

இப்பயே அவனை யோசி யோசின்னோம்னா அவன் வேற எதாவது dream போயிட்டான்னா அவன் mark க்கு அது கிடைக்கலைன்னா அது அப்படியே ஒரு மாதிரி pain மாதிரி ஆயிடும் அவனுக்கு. ஏன்னா நானே அதுல இருந்து வெளில வர ரொம்ப கஷ்டப்பட்டேன்ல அதனால சரி mark வரட்டும் mark வந்தோன்னையும் இது இந்த mark க்கு இது இதெல்லாம் பண்ணலாம் இதுல உனக்கு எது வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம்

நீ வந்து பாத்து இது பண்ணிட்டே இரு என்னா.

மத்தபடி இல்ல, அவன்கிட்ட சொல்லிட்டே இரு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அவனுக்கு எதுல interest ன்னு பாத்து ஆனா அதனால தான் அகதீஷ் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் அகதீஷ்க்கு interest லாம் கிடையாது நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்வான், அவ்ளோ தான் இதை படின்னா படிப்பான் இதை பண்ணுன்னா பண்ணுவான்

சரி சித்தி பாப்போம் என்ன நடக்குதுன்னு

நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட படிச்சிட்ட pass ஆகிட்ட அதே மாதிரி இப்போ நீ வந்து இதை பண்ணு பரவால்ல எந்த அளவுக்கு உன்னால கடவுள் support கொடுக்க முடியுமோ கொடுத்து நீ அந்த இதுல pass ஆகிட்ட அதே மாதிரி நீ நீ இப்போ tenth உனக்கு வந்து முடிச்சுட்ட diploma போட்டுட்ட அந்த diploma ல எப்படி மீண்டு வரணுமோ அதுல வா இது வந்து உன் கையில தான் இருக்கு என் கையில கிடையாது உனக்கு என்ன செய்யணுமோ அதை செய் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்குறேன் அது மாதிரி இவனுக்கும் ஒரு இதா அமைஞ்சுடுச்சுன்னு வைய்யேன் அது ஒண்ணும் பிரச்சனை இருக்காது நமக்கு

பாத்துட்டு பண்ணிக்கிட்டே இரு, அப்பறம் என்ன அவங்கவங்க முடிக்கிறப்ப அது ஓண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடு ஆனா இந்த எதாவது ஒரு business மாதிரி இந்த மாதிரி எதாவது ஒண்ணு பண்ணிகிட்டே இரு மகா பண்ணிட்டே இருந்தன்னு வைய்யேன், ஏதோ சொல்லுவாங்க தெரியுமா, விடாமுயற்சி வெற்றிக்கு பலன் தருன்னுவாங்களே

நான் வந்து எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன் மகா, இதுலருந்து அது அதுலருந்து இது எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன்

அந்த மாதிரி நீயும் பண்ணிக்கிட்டே இருந்தன்னு வைய்யேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன business மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா கூட நமக்கு இதாகும் இப்போ இந்த link அனுப்புனது வச்சு நீ அதை status ல போடு அதுக்கப்பறம் friends ங்களூக்கு அனுப்பி விடு அப்பறம் இந்த job க்கு போயிட்டு வா மத்தபடி எதாவது பண்ணு tuition வந்தீன்னா ஒரு one hour tuition எடு போதும் ஒரு நாலைஞ்சு புள்ளைங்க ரெண்டு மூணு புள்ளைங்க வந்தா கூட போதும் ரெண்டு புள்ளைங்க வந்தா கூட போதும் மகா

எப்படியும் ஆயிரம் ரூபா, ஐநூறு ரூபா ஐநூறு ரூபான்னு வந்தா கூட போதும் இருநூறு இருநூறு ரூபா வந்தா கூட, அதெல்லாம் நமக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன கைசெலவுக்கு use ஆகுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நீ ஏதாவது ஓண்ணு பண்ணிட்டே இருந்தன்னு வைய்யேன் நாலா பக்கமும் வந்தாலே போதும் ஒருத்தவங்கலாம் business னு எடுத்துட்டா பாரேன் அஞ்சாறு business ஒரே time ல பண்ணுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க இப்படி தானே பண்ணுவாங்க அந்த time அ cover பண்ணி பண்ணுவாங்க

பண்ணிட்டே இருந்தன்னு வை, நமக்கும் தெரியாது life ல time போறதும் தெரியாது இது பண்றதும் தெரியாது நேத்து நானும் அப்படி தான் hospital போனேன் ஒரு hospital போன எனக்கே அந்த hospital உள்ள எப்படி பூந்து எப்படி வர்றதுன்னே தெரியல

phone பண்ணி phone பண்ணி friend அ கேட்டுக்கிட்டே வெளிய வந்தேன் அந்த hospital ல இருந்து உள்ள பூந்துட்டேன் ஒரு அந்த படிக்கட்டுல first floor ல போயி check up பண்ணிட்டு திருப்பி வரணும் அதுநான் போயி ரெண்டாவது போயிட்டு ரெண்டாவது floor க்கு போயிட்டேன் போலருக்கு

எங்க வெளிய போகணும்னா கீழ இந்த படி வழியா ப இந்த வழியா படி வழியா வந்தா அது வேற ஒரு படியில ஏறி இறங்கணும் போல அது தெரியல, அங்கேயே சுத்திட்டு இருந்தேன் பாரு

ரொம்ப அவஸ்தை பட்டேன் நேத்து, சிரிப்பா இருந்துச்சு எனக்கு ஆனா jolly ஆ இருந்துச்சு ஏதோ ஒரு picnic வந்த மாதிரி சுத்தி பாத்துட்டு

first time போறனா அதுக்கு சரி

எனக்கு அப்போ அது ரொம்ப சிரிப்பா இருந்துது ஆனா அங்க எவ்ளோ பேரு ஆஹ் அங்க பாக்கும் போது அவங்க எல்லாம் படிச்சது இது பண்ணது எல்லாம் correct ஆ இருந்துச்சு

அப்போ ஒரு jolly ஆவும் இருந்துச்சு சரி போ இதுவும் நமக்கு ஒரு life ல ஒரு entertainment தான்னு நினைச்சுக்கிட்டு நானும் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த மாதிரி நீனும் எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இரு

சொல்லிட்டு பேசிட்டு இரு தில்லைட்ட பாரு பண்ணு

பாத்து இது பண்ணியன்னா நமக்கு correct ஆ இருக்கும் பாரு பாத்துட்டு எப்படி இது பண்ணணும்னு பண்ணு ஹம் உனக்கு என்ன செய்யணும் செய் செஞ்சுட்டு

எந்த இது பண்ணலாம் நீனு அங்க class எடுக்க போனாக்கூட போய் class எடு அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத கொஞ்சம் relax ஆ நீ பாட்டுக்கு நீ பாட்டு எல்லாமே செய்

ஒண்ணும் பிரச்சனை கிடையாது பயப்படாத, பெரியவங்களா இருந்தா கூட ஒண்ணும் பயப்படாத jolly ஆ enjoy பண்ணி அவங்கள்ட jolly ஆ சிரிச்சு பேசிட்டு அவங்களுக்கு நடத்து உன்னோட ஒரே aim என்னதுன்னா நீ explain பண்றது அவங்களூக்கு புரியணும் அவ்ளோ தான் மத்தபடி அது ஒண்ணும் கிடையாது அஹ் explain பண்றது அவங்க புரிஞ்சுடுச்சுன்னு அவங்க அண்ணன் சொன்னாங்கன்னாலே அங்க இருக்கவங்க எல்லாம்

பாத்து jolly ஆ இரு, சாப்புடு okay bye

விஜயநகரப் பேரரசுக்கும் அவர்கள் வழியாக வந்த நாயக்கர் ஆட்சிக்கும் உட்பட்டு இருந்த பகுதிகள் கர்நாடக பிரதேசம் என்று அழைக்கபடுகிறது. எனவே இந்தியப் பகுதிகளில் பா

தும் துத்தம், கைக்கிளை, உழை, இளி, விளரி மற்றும் தாரம் என அழைக்கப்பட்டதையே தமிழ்மொழியில் வடமொழிக் கலப்பு ஏற்பட்டபோது இந்த ஏழு இசைகள் சுரம் என்றனர் தியாகராச சுவாமிகள், முத் முத்துசுவாமி சியமா சாத்திரங்கள் சாஸ்த்திரங்கள் என்னும் மூவரும் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகள் எனக் கருதப்படுகின்றார்கள்.

அருணாசலக் கவியரசர், மாரிமுத்துப் பிள்ளை என்னும் முப்பெரும் இசை அறிஞர்கள் சீர்காழியில் வாழ்ந்து கர்நாடக இசையை செம்முற வளர்த்தனர். இவர்கள் தியாகராச சுவாமிகள் போன்றோருக்கு வழிகாட்டியாக முன்னோடிகள். ஆதி மும்மூர்த்திகள் பாடிய இசைப்பாடல்கள் புகழ்பெற்ற தமிழ்ப்பாடல்கள் கர்நாடக இசை ராகம், தாளம் என்னும் இரண்டையும் அடிப்படையாகக் கொண்டது. ராகங்கள் சுரங்களை அடிப்படையாகக் கொண்டன. ச, மந்தி மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிசத்தம் என்னும் இலுவேழு சுரங்களும் ச ரி க ம ப த நி என்னும் எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன. இவற்றுள் மன் மத்தி மத்துக்கு இரண்டு வேறுபாடுகள் உண்டு நிசத்தம் என்றும் நான்கு சுரங்களுக்கு மும்மூன்று வேறுபாடுகளுடன் பதினாறு சுர வேறுபாடுகள் உள்ளன. இந்த ஏழு ஏழு சுரங்களும், முற்கூறிய வேறுபாடுகள் சுரங்களுள் ஒன்றையே, பலவற்றையும் மாற்றுவதன் மூலம், ஏழு சுரங்களைக்கொண்டு எழுவத்தி ரெண்டு வெவ்வேறு சுர அமைப்புகள் பெற முடியும். இவ்வாறு உருவாகும் அஹ் மேரதார ரகங்க் இராகங்கள் எனப்படுகின்றன. நாதம் செவிக்கு இனிமை கொடுக்கும் தொனி நாதம் எனப்படும். சங்கீதத்தில் மூலதாரமாக விளங்குவது நாதம் ஆகும். ஒழுங்கான முறையில் எழ எழப்படும் ஒலி நாதம் எனப்படுகிறது. ஒழுங்கற்ற முறையில் எழப்படும் ஒலி இரைச்சல் எனப்படுகிறது. நாதத்திலிருந்து சுருதியும், சுருதியிலிருந்து சுரமும், சுரத்திலிருந்து இராகமும் உண்டாகிறது. நாதத்தில் இரு வகை உண்டு அவை அகநா அகதநாதமும் மனித முயற்சியினால் உண்டாக்கப்படும் நாதம் அகத நா நாதம் எனப்படும். அகநாத மனித முயற்சி இல்லாமல் இயற்கையாக உண்டாகும் நாதம் அகநாத நாதம் எனப்படும். சுருதி பாட்டைத் தொடங்குவதற்கு அடிப்படையாக உள்ள விடேச ஒலியே சுருதி எனப்படும். இதுவே இசைக்கு ஆதாரமானது. இது கேள்வி என் என்றும்,

கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். சுருதி சங்கீதத்திற்கு மிகப் நிகிதா பிரதானம் என்பதில் சுருதி

தமிழரசன் நீங்க இப்போ பேசுங்க ஒகே நம்ம வந்துட்டு இப்போ களம்பாட்டு தமிழ் களம்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரள மாநிலத்துல இருக்குற ஒரு கலை களம்பாட்டு அல்லது களமெழுத்து அல்லது களமெழுத்துப்பாட்டு என்பது இந்தியாவின் கேரள மாநிலத்தில் நிகழ்த்தப்படும் ஒரு பாரம்பரிய கலை நிகழ்ச்சியாகும் அஹ் இது ஒரு வழிபாடாகச் செய்யப்படுகிறது. குருப் எனப்படும்

குருப்பானர்கள் களம் எனப்படும் தரையில் வழிபட படவுள்ள கடவுளின் மீதான பாடல்களைப் பாடிக்கொண்டே அக்கடவுளின் படத்தை ஐந்து வண்ணங்களைப் பயன்படுத்தி வரைவார் வெளிச்சப்பாடு அல்லது கொமாரம் என்று அழைக்கப்படும் நம்பூதிரி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இதற்கான தூதராக இருப்பார் அ ஐந்து முதல் பதினைந்து நபர் வரையில் ஒரு குழுவாக கடவுளின் மீது பாடல்களைப் பாடுவர். இது சுமார் அறுநூறு வருடங்களுக்கு வருடங்கள் பாரம்

படத்தை வரைந்து கொண்டே பாடுவது களமெழுத்துப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. களம் என்பது வளத்தையும் குறிக்கிறது. பகுதிகள் களமெழுத்துச் சடங்கு மூன்று நிலைகளில் உருவாகிறது களமெழுத்து படத்தை வரைதல், களம் க களம் பாட்டு தெய்வம் தொடர்பான புராணங்களை சிய சில பாரம்பரிய கருவிகளால் துணையுடன் பாடுதல், நிகழ்வு நிகழ்த்தப்படும் இறுதிக் கட்டமான களம் துள்ளல் களத்தை அழித்தல் ஆகியன அந்த மூன்று நிலைகளாகும்

மற்றும் களமாய்க்கல் வழிபாட்டினை முடித்தல் ஆகியன இதன் பகுதிகளாகும். அஹ் பாட்டு கூரையிடல் பாட்டுக் கூரையிடல் என்பது நிகழ்வின் தொடக்கம் ஆகும். வழங்குநரின் ஆலோசனையுடன் குருப் மண்டபம் அல்லது பாட்டுப்புரம் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையை அலங்கரிப்பதன் மூலம் இந்த நிகழ்வினைத் தொடங்குகிறார். பாட்டுக் கூரையிடல் என்பது வழிபாட்டிற்கேற்ற சிவப்பு விதானத்தை உருவாக்குவதாகும். இதுவே களம்பாட்டுவின் அதிகாரப்பூர்வ தொடக்கமாகும். சுத்தம் செய்யப்பட்ட பட்டரங்கின் மையத்தில் ஒரு பீடம் முக்காலி வைக்கப்படுகிறது. சிவப்புநிறப் பட்டுவிரித்து அதில் வாழையிலை வைக்கப்படுகிறது. அதில் இரண்டரை நாழி அரிசி மீது தேங்காய் அடுக்கி வைக்கப்படுகிறது. அதற்கு மேலே வாழைக்கன்று, வெற்றிலைப்பாக்கு, நெல், அவல், மலர்கள், வெல்லம், வாழைப்பழம், தேங்காய் ஆகியவை வழிபாட்டிற்காக வைக்கப்படுகிறது. இதன் இதன்பிறகு குருப்பானவர் கூரையிடலைச் செய்கிறார். களம்பாட்டு காலை மாலை ஆகிய இ காலை மாலை ஆகிய இரு வேளைகளில் செய்யப்படும் வழிபாடாகும். சில நேரங்களில் அதே மண்டபத்தில் தொடர்ச்சியான பாட்டு நிகழ்வுகள் இருக்கலாம். எனவே கூரை அல்லது அலங்காரம் தொடர் நிகழ்வுகள் முடிந்தபிறகு மட்டுமே அகற்றப்படும். உதாரணமாக, நிலம்பூர் பாட்டு நாப்பத்தி ஓரு நாட்களில் முடியும் உச்சப்பாட்டு களம்பட்டிற்கான ஓவியம் வரைதல் உச்சப்பாட்டு என்ற சடங்கோடு தொடங்குகின்றன. சந்திய வேளையின் போது குருப் களத்தைத் தயாரிப்பார். அவர் தெய்வத்தின் வழக்கமான படத்தை வெள்ளை, மஞ்சள், கருப்பு, பச்சை மற்றும் சிவப்பு ஆகிய ஐந்து வண்ணங்களுடன் உருவாக்குகிறார். களம் தயாரானதும் கொமாரம் என்றழைக்கப்படுவார் களத்திற்கு பாடல்களுடன் தெய்வத்தை அல்லது வாளினை ஊர்வலமாக வரவேற்று எடுத்து வருவார். இங்கே வசதிக்கேற்ப யானை, மேளம் மற்றும் பிற அலங்கார பொருட்களையும் ஊர்வலத்தில் சேர்க்கலாம். செல்லக்கார, தொழுபடம், பானிக்குளம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த களம்பாட்டு குழுக்களின் கல்லாட்டு ஹரிதாஸ் குருப் அவர்களின் மகனான கல்லாட்டு அச்சு குருப் அஹ் இந்தத் துறையில் மிகவும் புகழ்பெற்ற கலைஞர்களில் ஒருவர். குரையாடல் கூரையாடலுக்குப் பிறகு பிரமாண பூசாரி ஒருவர் சூரிகா அல்லது சூரிகா எழுநாழிக்கல் எனப்படும் ஒரு வாளை ஸ்ரீகோவில் முதல் பாட்டரங்கு வரை கொண்டு வந்து பீடம் அருகே வைப்பார். இந்த வாள் எந்தத் தெய்வத்தை வழிப வழிபடுகின்றரோ அதன் பிரதிநிதித்துவமாகக் கருதப்படுவதால், களம்பாட்டில் வாளுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. பிரமாண பிராமண பூசாரி கணபதிக்கு சூரிக்காக்கும் பூஜை செய்கிறார். அந்த நேரத்தில் பூஜைக்கிடையில் குருப் உச்சப்பாட்டுக்குத் தயாராக இருப்பார் களம் பூஜை மண்டபத்தை அலங்கரித்தபின் கொமாரம் என்பவர் தெய்வ வாளினை வாளினை ஊர்வலமாக எடுத்து வந்து, பூஜை நடக்கும் இடத்தை மூன்றுமுறை ஆடிக்கொண்டே சுற்றி வருவார். இந்த கால எனப்படுகிறது. மாறர் எனப்படும் சமூகத்தார் கொமாரத்தின் ஆடலுக்கேற்ப செண்டை மேளம் ச இசைப்பர். இது ஈடும் கூரும் ஈடும் கூரும் எனப்படுகிறது அந்த இடத்தில் தெய்வத்திற்கான ஒரு பூஜை தந்திரி என்றழைக்கப்படும் பிராமிணரால் செய்யப்படுகிறது மேலும் இந்த பூஜையானது அந்த நாளின் களம்பாட்டினை காட்டி கடைசி கட்டத்தில் மட்டுமே முடிவடையும் வழிபாடு தொடங்கும் அந்த தருணத்திலிருந்து மண்டபத்தில் தெய்வம் இருப்பதாகக் கருதப்படுகிறது. வழிபாட்டின் பொழுது குருப் தொட்டம் எனப்படும் பக்திப் பாடல்களைப் பாடுகிறார் ஒவ்வொரு கட்டத்திலும் பாட வழக்கமான பாடல்கள் உள்ளன முடிவில் உழிச்சில் எனப்படும் பாடல்வகையோடு முடிக்கப்படுகிறது. சந்திய சந்தியா வேளை தீப ஆராதனை, எனப்படும் மேள ஆராதனை, தய தயம்பகா, குஷாலிப்பாட்டு போன்ற நிகழ்வுகள் சந்தியா வேளையின் பொழுது நிகழ்த்தப்படும். வழிபாடு முடிந்த பின்னர், நிகழ்வை ஏற்பாடு செய்தவரின் பொருள் வசதிக்கேற்ப இது ஏற்பாடு செய்யப்படும். ஸ்ரீ பத்ரகாளி, கரியம் கலிமூர்த்தி தேவி ஆகியோருக்கு கேரளாவின் அடூர், மலமேக்கரை, பந்தனம்திட்டா ஆகிய ஊர்களில் பாரம்பரியமாக இது நடத்தப்படுகிறது. சந்தியாவேளையின் போது குருப் களத்தைத் தயாரிப்பார். அவர் தெய்வத்தின் வழக்கமான படத்தை வெள்ளை, மஞ்சள், கருப்பு, பச்சை மற்றும் சிவப்பு ஆகிய ஐந்து வண்ணங்களுடன் உருவாக்குவார். களம் தயாரானதும் கொமாரம் என்றழைக்கப்படுபவர் களத்திற்கு பாடல்களுடன் தெய்வத்தை அல்லது வாளினை ஊர்வலமாக வரவேற்று எடுத்து வருவார். இங்கே வசதிக்கேற்ப யானை, மேளம் மற்றும் பிற அலங்கார பொருட்களையும் ஊர்வலத்தில் சேர்க்கலாம். செல்லக்கார, தொழுபடம், பானிக்குளம் ஆகிய ஊர்களைச் சேர்ந்த கம்மம் களம்பாட்டு குழுக்கள் இதனை வழக்கமாகச் செய்துவருகின்றன இதை பத்தி நம்ம மேலும் பாப்போம் அஹ் அப்போ சங்கீதா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்ல முடியுமா அஹ் நான் இப்ப எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அஹ் எனக்கு தெரிஞ்சது வந்து தமிழ்நாட்டோட இசையை பத்தி நான் சொல்றேன் தமிழ்நாடு இசை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரிய மற்றும் வரலாறு கொண்டது தமிழ் மக்களின் திருமணம் மற்றும் கோவில் திரு திருவிழாவில் இசை மிக முக்கியமான அம்சமாகும் அஹ் பண்டைய இசை தமிழிசையின் பாரம்பரியம் தமிழ் வரலாற்றின் ஆரம்ப காலம் வரை செல்கிறது. தொடக்கப் பொதுச் சகாப்தத்தின்

சங்க காலத்திற்கு பிறகு பிந்தைய காலத்தைச் சேர்ந்த ஆரம்பகால க கதைக் கவிதையான சிலப்பதிகாரமும் தமிழ் மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல்வேறு இசை வடிவங்களைக் குறிப்பிடுகிறது. அப்பார் போன்ற அஹ் ஆ அப்பார் போன்ற தமிழ் சைவ துறவிகளின் பாடல்களிலும் இசை பயன்படுத்தப்பட்டது. ஆறாம் மற்றும் பத்தாம் நூற்றாண்டுகளுக்கு இடைப்பட்ட இந்து மறுமலர்ச்சிக் காலத்தில் திருஞான சம்பந்தர் மற்றும் மாணிக்கவாசகர். இசைக் கவிஞர் அருணகிரிநாதர் திருப்புகழ் எனப்படும் தமிழ்ப் பாடல்களின் மூலம் தமிழ் இசை மரபை மேலும் அழகுபடுத்தினார் பண்ணிசை தென்னிந்தியாவின் பாரம்பரிய இசை வடிவமான

அஹ் தமிழ்நாட்டில் நீண்ட வரலாற்றைக் கொண்டுள்ளது. பின்னர் அந்த பெயர் தவறாக கர்நாடக இசை என மாற்றப்பட்டது. இன்றும் கோவில் திருவிழாக்களில் பண்ணிசை பாடப்படுகிறது. தமிழ்நாடு பல இன்றும் கோவில் திருவிழாக்களில் பண்ணிசை பாடப்படுகிறது. தமிழ்நாடு பல புகழ்பெற்ற கலைஞர்களை உருவாக்கியுள்ளது, அத்துடன் பரத நாட்டியம் போன்ற உன்னதமான பாரம்பரிய நடன வடிவத்தையும் உருவாக்கியுள்ளது

அஹ் எழுவத்தி ரெண்டு அடிப்படை அளவுகள் உள்ளன, மேலும் பலவிதமான மெல்லிசை இயக்கம் உள்ளது. மெல்லிசை மற்றும் தாள கட்டமைப்புகள் இரண்டும் மாறுபட்டவை மற்றும் கட்டாயப்படுத்துகின்றன. இது

பதினெட்டு முதல் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மூன்று புது புனித இசையமைப்பாளர்களான தியாகராஜர், முத்துசுவாமி தீட்சிதர் மற்றும் ஷ்யாமா சாஸ்திரி ஆகியோர் ஆயிரக்கணக்கான பாடல்களை இசையமைத்துள்ளனர், அவை இசைக்கலைஞர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே பிடித்தவையாக இருக்கின்றன. இந்த இசையை உலகம் முழுவதும் பரப்பிய நூற்றுக்கணக்கான கர்நாடக இசைப் பாடகர்கள் இன்று தமிழ்நாட்டில் உள்ளனர். புகழ்பெற்ற கர்நாடக இசைப் பாடகியான எம் எஸ் சுப்புலட்சுமி, இப்படத்தில் அஹ் ஒரு பாடலைப் பாடிய பெருமையைப் பெற்றார் நாட்டுப்புற இசை குறிப்பாக கிராமப்புறங்களில் நாட்டுப்புற பாடல் பிரபலமாக உள்ளது

தமிழ்நாட்டின் நாட்டுப்புற இசையில் மக்கள் ஆர்வத்தை மீட்டெடுக்க உழைத்துள்ளனர். தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் நாட்டுப்புற இசையின் மிகவும் பிரபலமான வடிவங்களில் அஹ் ஒன்றாக உருமி மெல்லம் உள்ளது மேலும் குழுமம் பெரும்பாலும் உருமி மற்றும் நாதஸ்வரம் விருப்பமான கருவியாக இசைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் கிராமப்புற மலைவாழ் பழங்குடியினர் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நாட்டுப்புற மரபுகளைக் கொண்டுள்ளனர். உதாரணமாக, புலயர், பறவைகளின் கூச்சலில் இருந்து வந்ததாகக் கூறப்படும் தாளங்கள் எனப்படும் மெல்லிசைகளை நிகழ்த்துகிறார். அஹ் மங்களநாத தலம், கரகநாச்சி தலம்

இது பண்டைய தமிழகத்தின் சித்தர்கள் தமிழ் சூஃபி து துறவிகள் மற்றும் பலவற்றின் தாக்கங்களை ஒருங்கிணைத்து கடந்த இரண்டு நூற்றாண்டுகளாக உருவானது திருமணங்கள், மேடை நிகழ்ச்சிகள், அரசியல் பேரணிகள் மற்றும் இறுதி ஊர்வலங்களில் கானா பாடல்கள் நிகழ்த்தப்படுகின்றன. கலைஞர்கள் ப பரந்த அளவிலான தலைப்புகளைப் பற்றி பாடுகிறார்கள், ஆனால் கானாவின் சாராம்சம் வாழ்க்கையின் போராட்டங்களை அடிப்படையாகக் கொண்ட கோபம் மற்றும் மனச்சோர்வு என்று கூறப்படுகிறது கடந்த சில தசாப்தங்களில், இந்த வகை முக்கிய தமிழ் திரைப்படத் துறையின் இசையில் நுழைந்து பிரபலமடைந்தது தி காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் போன்ற சமகால கானா இசைக்குழுக்கள் இந்த வகையை புதிய பார்வையாளர்களிடம் கொண்டு வருகின்றன, அதே நேரத்தில் சமூக செயல்பாட்டிற்கு, குறிப்பாக சாதி பாகுபாட்டிற்கு எதிராக இசை திரைப்பட இசை தமிழ் சினிமா திறமையான இசையமைப்பாளர்களுக்கு பெயர் பெற்றது. இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் பாராட்டப்பட்ட இரண்டு திரைப்பட இசையமைப்பாளர்களான இளையராஜா மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், மேலும் கோலிவுட் என்று அழைக்கப்படும் தமிழ்த் திரைப்படத் துறையில் முக்கியமாக பணியாற்றுகின்றனர் ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் ஷங்கர் ராஜா, வித்யாசாகர், டி. இம்மான், தேவா, எஸ் ஏ ராஜ்குமார், சிற்பி, பரத்வாஜ், ஜி வி பிரகாஷ் குமார் உள்ளிட்ட முக்கிய தமிழ்த் திரைப்பட இசையமைப்பாளர்கள் மற்றும் இசையமைப்பாளர்கள் அனிருத் ரவிச்சந்திரன்

மேற்கத்திய மற்றும் பிற இசைக்கருவிகளின் கலவைகளை, மெல்லிசை மற்றும் தாள வடிவங்களின் வரம்புடன் காட்சிப்படுத்தலாம். ஆர்கெஸ்ட்ரா தீம்கள் மற்றும் மினிம மினிமலிஸ்ட் பாடல்கள் பெரும்பாலும் இடம்பெறும். சமீபத்திய போக்குகள் சின்னத் சின்தசைசர்கள் மற்றும் ப்ர பிற மின்னணு கருவிகளின் பரவலைக் காட்டுகின்றன இதுவரையும் நம்ம வந்து அடுத்த சந்திப்புல வந்து சந்திக்கலாம் இதோட நம்ம முசிச்குக்கலாம் அஹ் நன்றி நிவீதா தமிழரசன்